யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ம் உருவாக்குவது மற்றும் மைஸ்கிள் டேட்டாபேஸ் இல் ஒரு யூசர் ஐ ரிஜிஸ்டர் செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் ஐ தொடரும் முன் ஒரு பரிந்துரை
என் யூசர் லோகின் டியூட்டோரியல் களை முதலில் பாருங்கள்
அதற்கு ஒரு தொடுப்பு கொடுத்துள்ளேன்
இந்த டியூட்டோரியல் கள் அனைத்தையும் பார்க்கும் முன் அதை செய்யுங்கள்
ஏன் யூசர் லோகின் ஐ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் க்கு முன் செய்தேன்
ரிஜிஸ்ட்ரேஷன் புரோசெஸ் ஐ யூசர் லோகின் க்கு முன் செய்வது எளிது
லோகின் புரோசெஸ் ஐ சரியாக செய்து டேட்டாபேஸ் இல் பீல்ட் களை அமைத்துவிட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் புரோசெஸ் ஐ துவக்கிவிடலாம்
எனக்கென்னவோ இது சுலபமான வழியாக தோன்றுகிறது
நம் டேட்டா பேஸ் இல் என்ன ரிஜிஸ்டர் செய்கிறோம் என்று நன்றாக புரியும்
முதலில் நம் பார்ம் ஐ உருவாக்கி பின் லோகின் தகவல் சரியாக இருக்கிறதா என சோதிக்கலாம்
இருப்பில் இருக்கும் டியூட்டோரியல் களில் இருந்து என் லோகின் செஷன் போல்டர் ஐ பயன்படுத்துகிறேன்
இது என் லோகின் செஷன் மற்றும் என் எல்லா பீல்ட் களும்
ஆனால் புதியதொரு பைல் ஐ உருவாக்குவேன்
முதலில் சில டாக்ஸ் ஐ சேர்க்கலாம்
என் லோகின் செஷன் போல்டர் க்குள் முதலில் நீங்கள் பார்த்த இண்டெக்ஸ் டாட் பிஎச்பி உடன் இதை உருவாக்குவேன்
லாக் இன் லாக் ஆட் மற்றும் பயனர்கள் லாக் இன் செய்திருந்தால் மெம்பர் பேஜ்
மேலும் இதை ரிஜிஸ்டர் டாட் பிஎச்பி என சேமிக்கிறேன்
லோகின் செய்ய முடிவு செய்யும் முன் ரிஜிஸ்டர் செய்ய ஒரு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ம் ஐ உருவாக்கலாம்
ரிஜிஸ்டர் டாட் பிஎச்பி ஐ உருவாக்கிவிட்டேன்
இண்டெக்ஸ் பைல் ஐ திறக்கப்போகிறேன்
பார்ம் இன் கீழ் ஒரு தொடுப்பை உருவாக்கலாம்
இது ரிஜிஸ்டர் பக்கத்துக்கு ஒரு லிங்க் மட்டுமே
இங்கே ரிஜிஸ்டர் என டைப் செய்கிறேன்
ஆகவே இங்கே கிடைக்கும் லிங்க் ரிஜிஸ்டர்
இது இன்னும் உருவாக்காத பக்கத்துக்கு போகிறது
நாம் லோகின் செய்ய முடிந்த கடைசி டியூட்டோரியல் ஐ தொடர்ந்து அதற்கு முன் ரிஜிஸ்டர் செய்யும் பக்கத்துக்கு ஒரு லிங்க் ஐ இடுகிறேன்
முன்னே டேட்டா வை டேட்டாபேஸ் க்குள் வெறுமே டைப் செய்து கொண்டிருந்தோம்
புதிய விண்டோ வை திறந்து பிஎச்பி மை அட்மின் க்கு செல்கிறேன்
மேலும் பிஎச்பி லோகின் எனப்பட்ட டேட்டாபேஸ் இதுவே
இது என் யூசர்ஸ் டேபிள்
இப்போது கூடுதலாக ஒரு பீல்ட் நேம் என சேர்த்துள்ளேன்
டேட் என்னும் இன்னொரு பீல்ட் ஐயும்
டேபிள் இன் கடைசியில் சேர்க்கலாம்
டேட் மற்றும் அது டேட் பார்மேட் இல் இருக்கும்

இதோ இங்கே
டேட் குறித்து குழம்பும் முன் அது பயனர்கள் ரிஜிஸ்டர் செய்த போது இருந்த நடப்பு டேட்
மேலும் அங்கே போய் சேமிக்கலாம்
கடைசியாக பார்த்த யூசர் லோகின் டியூட்டோரியல் இலிருந்து கிடைத்தது இட் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட்
ஒரு நேம் ஐ சேர்ப்போம்
அது யூசர் நேம்
மேலும் டேட் அவர் ரிஜிஸ்டர் செய்த டேட் இங்கே ப்ரோவ்ஸ் செய்து போக
சில வால்யூஸ் இங்கே ஏற்கெனெவே உள்ளன
பயனர்களை ரிஜிஸ்டர் செய்யப்போவதால் இவற்றை நீக்குகிறேன்
காலியான டேட்டாபேஸ் உடன் துவக்கலாம்
பயனர்கள் யாரும் இல்லை எனக்கொண்டு
மேலும் ரிஜிஸ்டர் பேஜ் க்கு லிங்க் இங்கே உள்ளது
இங்கே உள்ளது ரிஜிஸ்டர் பேஜ்
இந்த எச்டிஎம்எல் கோடு ஐ விவரிக்கிறேன்
அது பேஜ் ஐ உருவாக்குவதை சொல்லும்
மேலும் ஒரு பார்ம் இருக்கும்
இது தானாக சப்மிட் செய்யும் பார்ம்
ரிஜிஸ்டர் டாட் பிஎச்பி க்கு சப்மிட் செய்யும் ஒரு டேபிள் ஐ உருவாக்குவோம்
இங்கே ஒரு ரோவ்
பின் இரண்டு கொலம்ன்ஸ் ஆகவே இரண்டு டிடி ப்ளாக்ஸ் இங்கே
மேலும் முதலில் இருப்பது யூர் புல்நேம் இதை உங்களுக்கு விட்டுவிட்டுகிறேன்
நாம் வேகமாக போகலாம்
இரண்டாம் கோலம்ன் இல் இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஆக இருக்கட்டும்
மேலும் என் நேம் ஈக்வல்ஸ் புல்நேம்
என் ஒரிஜினல் பக்கத்துக்கு சென்று ரிஜிஸ்டர் ஐ சொடுக்குகிறேன்
நீங்கள் பார்ப்பது போல இது ஒரே கோலம்ன் தான் இங்கே பிளவு பட்டுள்ளது
இது இன்னொரு கோலம்ன்
இன்புட் பாக்ஸ் உடன்
மேலே சென்று பிஎச்பி கோடு இல் ஒரு ஹெடர் ஐ எச்சோ ஆட் செய்கிறேன்
எதற்கு என்று பின்னால் சொல்வேன்
இப்போதைக்கு இது இருக்கிறது
கொஞ்சம் விரைவு கருதி இதை கோப்பி பாஸ்டே செய்கிறேன்
ட் ர் முதல் எண்ட் ட் ர் வரை தேர்ந்தெடுப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள்
பாஸ்டே செய்து பின் சொல்வது சூஸ் ஆ யூசர்நேம் மேலும் தெளிவாக இதை யூசர்நேம் என மாற்றுவேன்
மீண்டும் பாஸ்டே செய்து பின் சொல்வது சூஸ் ஆ பாஸ்வேர்ட்
இந்த உரை பயனர்கள் அருகிலிருந்து பார்ப்பதோ ஸ்க்ரீன் கேப்சர் சாஃப்ட்வேர் கணினியில் இருந்து பாதுகாப்பை அச்சுறுத்துவதையோ தடுக்கிறது
மற்றும் இங்கே அடுத்ததை மீண்டும் கோப்பி பாஸ்டே செய்து சொல்வது ரிப்பீட் யூர் பாஸ்வேர்ட்
மீண்டும் இங்கே பாஸ்வேர்ட்
அப்படி மீண்டும் பாஸ்வேர்ட் என்று சொல்ல முடியாது என்பதால் ரிப்பீட் பாஸ்வேர்ட்
இந்த பாஸ்வேர்ட் களை சமர்பிப்பதில் பயனர் செய்யக்கூடிய தவறை கருதி ஒப்பிட்டு பார்க்கலாம்
மேலும் எந்த பீல்ட் உம் தேவையில்லை
அதுவே கடைசி
தேவையானது டேட்
ஆனால் அதை பார்ம் ஐ சப்மிட் செய்கையில் செய்வோம்
இதுவே நாம் உருவாக்கிய பார்ம்
ரிஃப்ரெஷ் செய்வோம்
இது எவ்வளவு சீராக அமைக்கப்பட்டுவிட்டது
அதற்குத்தான் டேபிள் ஐ பயன்படுத்துகிறோம்
ஒரு சப்மிட் பட்டன் உம் நமக்குத்தேவை
டேபிள் இன் கீழ் ஒரு பாராகிராப் பிரேக் ஐ உருவாக்குகிறேன்
என் இன்புட் டைப் இங்கே submitஆகும் நேம் சப்மிட் ஆகும்
மேலும் இருப்பையும் சோதிக்க வேண்டும்
அதன் வால்யூ ரிஜிஸ்டர் என இருக்கட்டும்
ரிஃப்ரெஷ் செய்வோம்
பாஸ்வேர்ட் பீல்ட்ஸ் காலியாகிவிட்டதை பார்க்கலாம்
மேலும் இருப்பது புல்நேம் மற்றும் யூசர்நேம்
பயனர்கள் வால்யூ களை டைப் செய்யட்டும்
டியூட்டோரியல் ஐ இங்கே நிறுத்துகிறேன்
இதை படிப்படியாக பின் பற்றி வந்திருந்தால் பார்ம் ஐ எழுதி வைத்துக்கொண்டதை உறுதி செய்து கொள்க
மேலும் விரும்பினால் வேறு டிசைன் ஐயும் முயற்சிக்கலாம்
அதை செய்ய எனக்கு நேரம் கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்
உங்கள் பார்ம் ஐ நீங்களே உருவாக்குங்கள்
விருப்பத்திற்கு செய்து பாருங்கள்
லேபல் களை மாற்றலாம்
boxகளை உருவாக்குவதையும் ரிஜிஸ்டர் ஐயும் மட்டும் கவனமாக செய்யுங்கள்
அடுத்த பகுதியில் யூசர்
பீல்ட் கள் ஒவ்வொன்றையும் டைப் செய்ததை சோதிப்பதை சொல்கிறேன்
பாஸ்வேர்ட்ஸ் ஐ ஒப்பிட்டு ஒத்துப்போவதை சோதிக்கலாம்
அதாவது இரண்டு பாஸ்வேர்ட் களின் கேரக்டர் நீளம் பொருந்தாவிட்டால் யூசர் ரிஜிஸ்டர் செய்ய முடியாது ஏதோ தவறு செய்திருக்கிறார்
இதை பார்க்கும் நீங்கள் அனைவரும் எப்போதாவது ரிஜிஸ்டர் செய்திருப்பீர்கள்
உங்கள் பாஸ்வேர்ட் ஐ மீண்டும் டைப் செய்திருப்பீர்கள்
நம் பாஸ்வேர்ட் களை என்கிரிப்ட் உம் செய்வோம்
மேலும் இந்த பார்ம் களில் இருக்கக்கூடிய ஆபத்தான அல்லது அது போன்ற எச்டிஎம்எல் டாக்ஸ் ஐயும் நீக்குவோம்
இதனால் நம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ம் கொஞ்சமாவது பாதுகாப்புடன் இருக்கட்டும்
அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்
இதற்கு தமிழாக்கம் கடலூர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா